மைக்குக்கும் சைய்டுல வந்து கிட்டார் தொங்குது கிட்டார்க்கு பக்கத்துல ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது.

இந்த ஷாவார்மா மிஷினிக்கு பின்னாடி வந்து ஷேவன் அப் னு ஒரு பிச்சர் இருக்கு.

அந்த ஹோட்டலுக்குள்ளாடி ரெட் கலரும் சைடுல வைட் கலரும் டிரஸ் போட்ட ஒருத்தங்க உள்ள நிக்குறாங்க அவங்க கைல வந்து டீ இருக்குது இன்னொரு கையில வந்து ஒரு டம்ளர் வச்சிருக்காங்க.

இந்த பிரண்டுல வந்து இடது சைடுல ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி இருக்கு.

அந்த ரோட்ல அ பைக் போகுது.

இத பார்க்கும்போது வந்து பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்கு.

அந்த பெட்டுக்கு மேல வந்து பெட் கவர் போட்டிருக்கு அதுக்கு நேரா சைடுல வந்து சின்ன செல்ப் மாரி இருக்கு.

இத பாக்கும் போது வந்து ஏதோ கல்யாண மண்டபத்தலுள்ள கை கழுவுற இடம் மாறி இருக்கு.

பைபுக்கு நேர மேல வந்து நெறைய பில்லர் இருக்கு.

இத பாக்கும்போது ஒரு பெரிய பழக்கடை மாறி இருக்கு.

அந்த டேபிள்ல பிரண்டுல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது.

இத பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு பழம் மாதிரி தெரியுது.

பாக்கும்போது வந்து ஒரு பெரிய கடல் மாரி இருக்குது இந்த கடல்ல வந்து அங்கங்கையா பாற தெரியுது.

இத பாக்கும் போது வந்து நெறைய பில்டிங் தெரியுது.

ஆரஞ்சு கலர்ல ஒரு பெயிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் நடுவுலசுல வந்து பிளாக் கலர்ல ஒன்னு இருக்குது அந்த பிளாக் கலர்ல ஜிம் பண்ற ஒருத்த வங்க நிக்கிறாங்க.

இதை பார்க்கும் போது வந்து ஒரு பெரிய காய்கறி குடோன் மாறி இருக்கு.

இத பாக்கும்போது ஒரு ஐஸ் கிரீம் ஷாப் மாரி இருக்கு.

அதுக்கு மேல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கார் நிக்குது.

இத பாக்கும் போது ஒரு பெரிய பில்டிங் மாரி இருக்கு.